இம்ப்ரெஸ் அறிமுகம் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கப்போவது இம்ப்ரெஸ் க்கு அறிமுகம்
இம்ப்ரெஸ் இன் கருவிப்பட்டைகள் ஒரு புதிய பிரசன்டேஷன் ஐ தயாரிப்பது
எம்எஸ் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆக சேமிப்பது எம்எஸ் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐ திறப்பது
இம்ப்ரெஸ் இல் பிடிஎஃப் ஆவணமாக ஏற்றுமதி செய்வது ஆகியன
இம்ப்ரெஸ் என்பது லிப்ரியாஃபிஸ் சூட் இன் பிரசன்டேஷன் மேலாளர்
சக்தி வாய்ந்த பிரசன்டேஷன் களை தயாரிக்க உதவும் இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஸ் பவர்பாயிண்ட் க்கு சமமானதாகும்
இம்ப்ரெஸ் திறந்த மூல மென்பொருள் இதை பிரதி எடுக்கலாம் மறு பயனாக்கலாம் விலையில்லாமல் வினியோகிக்கலாம் லிப்ரியாஃபிஸ் சூட் ஐ பயன்படுத்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 அல்லது அதன் மேம்பட்ட வடிவான எம்எஸ் விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது எம்எஸ் விண்டோஸ் 7 ஐ அல்லது gnuலினக்ஸ் ஐ இயங்குதளமாக பயன்படுத்தலாம்
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு நிறுவப்படவில்லை என்றால் இம்ப்ரெஸ் ஐ சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவுக சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் குறித்த அதிக தகவல்களுக்கு இதே தளத்தில் உபுண்டு லினக்ஸ் Tutorialகளை காணவும்
இங்குள்ள குறிப்புகளின்படி லிப்ரியாஃபிஸ் தொகுப்பை நிறுவிக்கொள்க
விவரமான நெறிமுறை லிப்ரியாஃபிஸ் தொகுப்பின் முதல் டுடோரியலில் உள்ளது
மறக்காமல் இம்ப்ரெஸ் க்கு காம்ப்ளீட் நிறுவலை தேர்ந்தெடுக்கவும்
லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு ஏற்கெனெவே நிறுவி இருந்தால் இம்ப்ரெஸ் ஐ திரையின் மேல் இடது பக்கம் முறையே அப்ளிகேஷன்ஸ் ஆஃபிஸ் மற்றும் லிப்ரியாஃபிஸ் தேர்வுகளில் சொடுக்கி காணலாம்
லிப்ரியாஃபிஸ் பாகங்களுடன் புதிய உரையாடல் பெட்டி திறக்கும்
இம்ப்ரெஸ் ஐ அணுக இதில் பிரசன்டேஷன் ஐ தேர்ந்தெடுத்து
கிரியேட் மீது சொடுக்குக
இம்ப்ரெஸ் முதன்மை சாளரத்தில் காலி பிரசன்டேஷன் ஒன்று திறக்கும்
இம்ப்ரெஸ் சாளரத்தின் முக்கிய பாகங்களை கற்கலாம்
இம்ப்ரெஸ் சாளரத்தில் பல டூல்பார்ஸ்
டைட்டில் பார் மேனு பார் ஸ்டாண்டார்ட் டூல்பார் பார்மேட்டிங் பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார் ஆகியன இருக்கும்
டூல் பார்ஸ் குறித்து போகப்போக கற்கலாம்
இப்போது முதல் பிரசன்டேஷன் ஐ தயாரிக்க தயார்
பைல் ஐ மூடுவோம்
அப்ளிகேஷன்ஸ் செல்வோம் gtOffice பின் இம்ப்ரெஸ் மீதும் சொடுக்குவோம்
ப்ரோம் டெம்ப்ளேட் மீது சொடுக்குவோம்
ரிகமெண்டேஷன் ஒஃப் ஆ ஸ்ட்ராட்ஜி ஐ தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டன் மீது சொடுக்குவோம்
செலக்ட் ஆ ஸ்லைடு டிசைன் கீழிறங்கும் பெட்டியில் பிரசன்டேஷன் பேக்குரவுண்ட்ஸ் ஐயும் பின் ப்ளூ போர்டர் ஐயும் தேர்க
செலக்ட் ஆன் ஆட்புட் மீடியம் புலத்தில் ஒரிஜினல் ஐ தேர்க நெக்ஸ்ட் பட்டன் மீது சொடுக்குக ஸ்லைடு மாற்றும் பாணியை கட்டுமானம் செய்ய இதுவே படி
மற்ற தேர்வுகளை அப்படியே விட்டு நெக்ஸ்ட் பட்டன் மீது சொடுக்குக வாட் இஸ் யூர் நேம் புலத்தில் உங்கள் பெயர் அல்லது நிறுவனத்தின் பெயரை உள்ளிடலாம்
நான் ஆ1 சர்விஸ் என உள்ளிடுகிறேன்
வாட் இஸ் தே சப்ஜெக்ட் ஒஃப் யூர் பிரசன்டேஷன் புலத்தில் பெனிஃபிட்ஸ் ஒஃப் ஒப்பன் சோர்ஸ் என உள்ளிடுகிறேன்
நெக்ஸ்ட் மீது சொடுக்குக
இந்த படி பிரசன்டேஷன் ஐ விவரிக்கிறது
முன்னிருப்பாக உள்ள தேர்வுகளை அப்படியே விட்டுவிடவும்
இவை பிரசன்டேஷன் க்கு மாதிரி தலைப்புகள்
கிரியேட் பட்டன் மீது சொடுக்குக இம்ப்ரெஸ் இல் உங்கள் முதல் பிரசன்டேஷன் ஐ உருவாக்கிவிட்டீர்கள்
பிரசன்டேஷன் ஐ சேமிப்பதை பார்க்கலாம்
பைல் பின் சேவ் மீது சொடுக்குக சேவ் உரையாடல் பெட்டியில் பைலை நாம் சேம்பிள் இம்ப்ரெஸ் என சேமிப்போம்
சேவ் பட்டன் மீது சொடுக்குக
இம்ப்ரெஸ் ஒப்பன் டாக்குமென்ட் பார்மேட் odp என்ற நீட்சியுடன் சேமிக்கப்படும்
பைலை மூடுவோம்
பிரசன்டேஷன் ஐ மூட பைல் பின் குளோஸ் மீது சொடுக்குக அடுத்து இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆக சேமிப்பதை பார்க்கலாம்
மாதிரி இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ மீண்டும் திறப்போம்
பைல் பின் ஒப்பன் மீது சொடுக்கி சேம்பிள் இம்ப்ரெஸ் ஐ சொடுக்கலாம்
இம்ப்ரெஸ் ஆவணத்தை முன்னிருப்பாக ஒப்பன் டாக்குமென்ட் பார்மேட் இல் சேமிக்கிறது
ஒரு பிரசன்டேஷன் ஐ மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் ஆக சேமிக்க பைல் பின் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்குக
பைல் typeஇல் மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் தேர்வு செய்க
பைல் ஐ சேமிக்க இடம் தேர்வு செய்க
சேவ் பட்டன் மீது சொடுக்குக கீப் கரண்ட் பார்மேட் பட்டன் மீது சொடுக்குக
பைல் இப்போது பிபிடி என சேமிக்கப்படும்
இந்த பைல் ஐ பைல் பின் குளோஸ் மீது சொடுக்கி மூடலாம்
மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐ இம்ப்ரெஸ் இல் திறப்பதை பார்க்கலாம்
பைல் பின் ஒப்பன் இல் சொடுக்குக திறக்க நினைக்கும் ppt பைல் ஐ உலாவி காணவும்
பைல் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் செய்ய சொடுக்குக
இறுதியாக ஒரு இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் பிடிஎஃப் பைல் ஆக ஏற்றுமதி செய்ய கற்போம்
பைல் எக்ஸ்போர்ட் ஏஎஸ் பிடிஎஃப் என சொடுக்குக
உரையாடல் பெட்டியில் தேர்வுகளை அப்படியே இருக்கவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் மீது சொடுக்குக
பைல் நேம் புலத்தில் உள்ளிடுக சேம்பிள் இம்ப்ரெஸ்
சேவ் இன் போல்டர் புலத்தில் பைல் ஐ சேமிக்க இடம் தேர்ந்தெடுத்து சேவ் மீது சொடுக்குக
ஆவணம் பிடிஎஃப் பைல் ஆக டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்பட்டது
இத்துடன் இந்த இம்ப்ரெஸ் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல கற்றது இம்ப்ரெஸ் க்கு அறிமுகம்
இம்ப்ரெஸ் இல் பல்வேறு டூல் barகள்
புதிய பிரசன்டேஷன் ஒன்றை உருவாக்குவது
மைக்ரோ சாஃப்ட் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆக சேமிப்பது எம்எஸ் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐ திறப்பது இம்ப்ரெஸ் இல் பிடிஎஃப் ஆவணமாக ஏற்றுமதி செய்வது
இந்த பயிற்சியை செய்து பார்க்கவும்
புதிய ஆவணம் ஒன்று திறந்து முதல் ஸ்லைடு இல் ஏதேனும் எழுதவும்
அதை எம்எஸ் பவர் பாயிண்ட் ஆவணமாக சேமித்து மூடவும்
இப்போது பார்த்த பைல் ஐ திறக்கவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது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
மேலும் விவரங்களுக்கு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
நன்றி